என்னென்ன maam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

வணக்கமுங்க க்ளாரா

இன்னைக்கு உங்ககிட்ட நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட எல்லாம் பேசி அதனால தான் சரி ஊர்ல ஒரே வெயிலு அதான் உங்க ஊர்ல வந்து என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு கேக்கலாம்னு அஹ் கா phone பண்ணேங்க எப்படி இருக்கீங்க நீங்க கனிமொழி நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க உம் நல்லா இருக்கேங்க க்ளாரா நீங்க எப்படி இருக்கீங்க நான் எங்கங்க மழையோட தான் இருக்குறேன் அங்க மழையாங்க இங்க அது பேரு என்ன வெயிலும் மழையும் மாறிமாறி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க அஹ் நான் சென்னையில இருக்கேன்னாங்க அப்பப்போ ஒண்ணு ஒண்ணு அடிக்குதுங்க. மழையு மழையும் அடிக்கி வெயிலும் அடிக்கி காலையில பாத்தா வெயில் கொளுத்திக்கிட்டு போகுது நா சாயந்தரம் பாத்தோன்னா மழை பெய்யுது அஹ் என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க கனிமொழி உங்க ஊர்ல எப்படி இருக்கு எங்க ஊர்ல என்னன்னுங்க சொல்றது ஹம் முப்பத்து அஞ்சு degree celsius ல ஒரளவுக்கு தெளிவான வானிலையா போயிட்டு இருக்குங்க என்னன்னே தெரியல காற்று காற்று ஒரளவுக்கு போகுது ஒரு பனிமூட்டமாவே இருக்குதுங்க ஏனுங்க க்ளாரா அங்க எப்படி இங்க ஒரே மழையா இருக்குதுங்க, வெயிலே காணும். துவைச்சு போட்ட துணியெல்லாம் கிடக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரே கடுப்பா இருக்குதுங்க ரோசா நான் என்னங்க சொல்லுறது இன்னைக்கு காலையில செய்தியை வச்சு நானும் பாத்தேன் அதுல என்ன சொன்னாங்கன்னா ஏதோ நிலவுல வந்து வளி மண்டலத்தில சுழற்சி நடக்குதாமே அதனால சொல்லிப்புட்டு தமிழ்நாடு அப்பறம் புதுச்சேரி காரைக்காலுல எல்லாம் வந்து அஹ் ரொம்ப இடியுடன் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கேயும் அப்படி தான் இருக்கு வானிலை என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல துவச்ச துணி வேற காயுமா என்னன்னு வேற தெரியல, அதை வேற போட்டுட்டு வந்துருக்கேன். அதுவும் நான் இருக்குறது சென்னை தான்னாலும்,

எங்க ஊரு கோயமுத்தூருங்க அது இன்னைக்கு செய்தி எடுத்து பாக்கலாம்னு காலையில பாத்தா இன்னைக்கு வந்து இடியோட சேந்த மழை பெய்யும்னு வேற போட்டுருக்காங்க என்ன்னனு தெரியல மொட்ட மாடியில அம்புட்டு துணியும் போட்டு வந்துருக்கேன் வந்து பாத்தா இப்படி இருக்குது அவ்ளோ துணி துவச்சு போட்டுருக்கேங்க, என்னக க்ளாரா உங்களுக்கு இங்க மழை பெய்யலைன்னு சொன்னா தாங்க அதிசயம் இங்க மழைதான் பயங்கரமா இருக்குது எங்க வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்குறேன் ஒண்ணும் பண்ன முடியல. எல்லாம் ஒரு ஒரு நிறைஞ்சு இருக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளிய போக முடியல, வெளிய இருந்து உள்ளே வர முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கடைகன்னிக்கு கூட போய் ஒரு சாமான் வாங்க முடியல என்ன பண்றது. ஒண்ணும் சாப்பாடு செய்யணும்னா அது ஒரு பிரச்சனையா நமக்கு இப்படி வந்து தொலையுது ஹம் என்ன பண்றது ரோசா நீங்க சொல்லுங்க அஹ் என்னனுங்க சொல்ல, இங்க நேத்தெல்லாம் வெயில் அடிச்சுது இன்னைக்கு பாத்தா இருட்டிட்டு நிக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த காலநிலை மாற்றம்னு சொன்னாங்க அந்த செய்தியில. அது என்னத்ததான்னு பாத்தா அது கொஞ்ச கொஞ்சமா

அஹ் மழை பெஞ்சா நல்லது வெயில் அடிக்கக்குள்ள மழை பெஞ்சா நல்லதுன்னு சொல்லுவோம், அதே இதென்ன வெயில் அடிச்சா மழை பெஞ்சா நல்லதாம், மழை பெஞ்சா வெயில் அடிச்சது நல்லதுங்குறோம் இது ரெண்டுமே இல்லாம பனின்னு ஒண்ணு இருக்கு அந்த காலமெல்லாம் என்ன பண்றாதுன்னே தெரியல அந்த கார்த்திகை மாசம் எல்லாம் அடிக்கிற மழையா மழையும் பனியும் சேந்துல்ல அடிக்கும். உங்க ஊரு எப்படி எங்க ஊரும் அதே தாங்க, இப்போ பாத்தா ஒரே பனி பனி மூட்டமா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல, இதுல வேற வீட்டுல வேற ஒரே ac தான் போடுவாங்க, அதை மாத்தவே மாட்டாங்கன்னு ஒரே அடம் புடிக்கிறாங்க இந்த பசங்க என்ன க்ளாரா, அங்கேயும் AC தானா

AC எல்லாம் போட்டா அவ்வளவு தான் மனுஷன் உருகி செத்து போய்ருவாங்க. அந்த அலவுக்கு குளுரா இருக்கு, மழை பெய்யுற மழை நிக்க மாட்டேங்குது AC போட்டு என்னத்துக்கு பிரயோஜனம். வெயில் அடிச்சாலே AC current bill வராது அதான் current ஏ தான் இல்லையே எங்கருந்து வர்றது நீங்க அது வந்துங்க நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தானுங்க என்ன பண்ணுறது இது ஏதோ வந்து வளி மண்டல நிலைமை எல்லாம் வந்து நம்ம தட்ப வெட்ப நிலை அப்படின்னு சொல்லுதோம்ல அதுனால வர்றது தானாம் இதெல்லாம் அஹ் ஒரு நேரம் கொளுத்த வெயில் அடிக்கிறதும் ஒரு நேரம் மழை அடிக்கிறதும் இதுனால தான்னு சொல்லுதாங்க அதுவும் வந்து இயற்கை அழிவு அப்பறம் சூறாவளி எல்லாம் வந்து இந்த பனிப்புயலு எல்லாமே இந்த இயற்கையோட சீற்றம்னு சொல்லிக்கிறாங்க இது இதே வந்து இப்பஒ இங்க பாருங்க நீங்க சொல்லுதீங்க உங்க ஊர்ல மழை அடிக்கிது என் ஊர்ல கொளுத்திக்கிட்டு வெயில் அடிக்கி இன்னொரு ஊர்ல பனி அடிக்கி. என்னத்த சொல்றதுன்னே தெரியல ஒவ்வொரு ஊர்ல ஒண்ணு ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு போயி சமூகவலைதளத்துல பாத்தோம்னா எல்லாமே வந்து வானிலையொட இது தான் மாற்றம் தான் அதை ஒண்ணும் கிடையாதுனு சொல்லுதானுங்க என்னத்த எதை நம்புறது எதை நம்பாம இருக்கதுன்னே தெரியல நீ ஏன், உங்களுக்கு என்ன தோணுது கனிமொழி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க சொன்னது தாங்க அதான், நம்ம தான் மரத்தை வெட்டி நம்மளே இது பண்றோமே, நமக்கு நம்மளே சாவ தோண்டிக்கிறோம் என்ன பண்றது மொத்தமா இப்படி பண்ணா இப்படி தான் ஆகும் மரம் வெட்டாம வெட்டாதீங்கன்னா கேக்கமாட்றாங்க நம்மளே சொல்லிபுட்டு நம்ம்ளே இன்னொரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்குறோம் அது தான் நடக்குது அதனால தான் இந்த மாதிரி வானிலை மாற்றம் எல்லாம் இல்லன்னா எப்பயோ போயிருப்போம்ல நல்லபடியால்ல நம்ம ஊர்ல் எல்லாம் வந்துருக்கும் இப்போ விளைச்சலே சரி இல்லாம போச்சுங்க பனிக்காலத்துலவர வேண்டிய வெயில் வராம போயி முடியலைங்க என்னங்க க்ளாரா அங்க எப்படி விளைச்சல் இருக்கு எங்கங்க விளைச்சல் இருக்குறது எல்லாந்தான் மழையில போகுது நல்லா தான் விளைச்சல் எல்லாம் இருந்துது அதான் மழை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சி. ஒண்ணும் இல்ல எல்லாம் துரும்பா போயிடுச்சு மழையில எல்லாம் மூழ்கி அது நெல்லு மேல நெல்லா வளந்து கிடந்து மரம் எல்லாம் அங்கங்க விழுந்து மின்சார கம்பியெல்லாம் அஹ் உடஞ்சு போயி வாகன போக்குவரத்து எதுவுமே இல்ல எல்லாம் அப்படியே நிக்கிது எல்லாம் வீட்டுக்குள்ளயே கிடக்குறாக வெளில யாரையும் காணும் மழை நிக்குது சரி சட்டையை காய வைப்போம்னு எடுத்துட்டு போனோம்னா மழை உடனே உடியாந்துருது கொஞ்சமா தான் வெயில் அடிக்குது அது அது ஈரமா சொத சொதன்னு வீடெல்லாம் நடக்கக்கூட வழி இல்லாம கிடக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மழைன்னா வெயில் வெயில்னா கொளுத்தி எடுக்குது மழை தனியா போகுது என்ன பண்றது ஈரத்துல ஆடு மாடு கூட மேய போக மாட்டேங்குது மேய போகணும்னா அதுக்கு பச்சை பயிர் வேணும்ல பச்சை பயிரு எல்லாமே மழையில நனைஞ்சு மூழ்கி போய் கிடக்கு எங்க போறது ஒண்ணும் புரியாம எல்லாம் கிடக்குது உங்க ஊர்ல என்ன ரோசா பண்ணிட்டு இருக்கீங்க எங்க ஊர்ல என்னங்க வெயில் வேற அடிக்குதுல்ல அதுனால என்ன பயிரெல்லாம் வாடி போயி அதுக்கு தண்ணி காட்டவும் தண்ணி நிலத்தடி நீரும் இல்ல மரத்தை வெட்டுனதால நிலத்தடி நீரும் நின்னு போயிட்டா என்ன கருமம்னு தெரியல அது ஒ ஒ ஒண்ணும் இல்ல விவசாயிங்க தான் போ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க அவங்க சாப்பாடு போட்டா தான் நம்ம சாப்பிட முடியும் அது தானே முக்கியம் அவிங்க தானே நம்ம இந்தியாவோட ஒரு முதுகெலும்பு தூணுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கே அந்த மாதிரி நிலைமை என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாரும் அது பேரு என்ன அஹ் ஒரு குறிப்பிட்ட இதா இருந்தோம்னா எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுன்னு நி நினைக்கிறேங்க அஹ் மரத்தை வெட்டாம இருந்துருந்தா இன்நேரத்துக்கு மழையாவது எங்க ஊர் side உ பொழிஞ்சுருக்குமோ என்னவோ உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுது இந்த side உ மழை வந்தாலாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா பயிர் எல்லாம் வாடி போய் கிடக்கு அதை பாக்கக்குள்ள எல்லாம் அஹ் என்ன அ எதுக்குடா விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்குற மாதிரி தான் இருக்கு, என்னத்த சொல்லுதன்னு தெரியல என்ன சரி இதுக்கு எதாவது ஒரு முடிவு பொறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கபோய் யாரை பாத்தாலும் ஒண்ணும் விளைவு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கையை விரிச்சுடுறாங்க. என்னாத்த சொல்லுதன்னே தெரியல காலம் மாற மாற சாப்பாட்டுக்கே ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமை வந்துரும் போலருக்கு இந்த வானிலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுததுன்னு தெரியல கனிமொழி உங்களுக்கு எதாவது எதாவது யோசனை இருந்தா கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதை பத்தி என்ன யோசனை சொல்றது எல்லா எல்லாரும் மரத்தை வளத்தா தானே

சுத்தி பாக்குறதுக்கு எங்களால முடியல, பூவெல்லாம் அப்படி பூத்து கிடக்குது இந்த பனிக்காலத்துல எங்களுக்கு பனிக்காலமா இருக்குது உங்களுக்கு வெயில் காலமா இருக்குது ஆனா உண்மையாவே இது வெயில் காலம் தானே ஆனா வந்து பாருங்க பனி பனியா பொழிஞ்சுகிட்டு இருக்குது ஏனுங்க க்ளாரா அங்க என்ன நிறைய பேரு வர்றாங்களா சுற்றுலா இந்த மாதிரி பாக்குறதுக்கு போக்குவரத்து வசதியே இல்லைங்குறேன் இதுல சுற்றுல ஒண்ணு தான் குறையாக்கும்

மழையில நனைஞ்சுட்டு வந்தது தலையை வலிக்குது கையை வலிக்குது கால வலிக்குதுன்னு எல்லாம் படுத்துக்குது எல்லத்துக்கும் ஜுரம் வேற வந்துருச்சு இன்னும் என்ன பண்ணுறது

வெயில்ல சமாளிக்க முடியலைன்னா விளையாட போகுங்க அதாவது ஓரளவு சமாளிக்க முடியும், இங்க பாரு எல்லாம் மழையில நனைஞ்சுக்கிட்டு வருது சட்டை மேல சட்டை அவுத்து வச்சு எல்லாம் கிடக்குது எங்கருந்து துவைக்கிறது

அதே இங்க வெப்ப நிலை எதுக்கு மாதிரி பாத்தேனுங்க வெப்பநிலை எப்படி இருக்கும்னு பாத்தா இன்னும் ஒரு மாசத்துக்கு இப்படி தான் போகுமாங்க இந்த இப்போ தானே இது நடக்கு அது பேரு என்ன மே மாசம் நடக்குது இதுக்கு அப்பறம் அஹ் நவம்பர் டெசம்பர்ல தானேங்க மழைன்னா என்னன்னு கண்ணுல காட்ட முடியும் இது வெயில் காலம் தானுங்க நீங்க ரெண்டு பேரு சொல்றது தான் எனக்கு புதுசாவே இருக்கு ஏன்னா வெயி இந்த மாசம் எல்லாம் பழங்காலத்துல பாத்தோம்னா அஹ் வெயில் தானுங்க அடிக்கணும் மாறா மழை பெய்யுறது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னே தெரியல மாறி மாறி வெ வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழையும் பெய்யுது மழை அடிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்கிது. என்னத்தை சொல்றதுன்னு ஒண்ணும் தெரியலங்க இப்போ எல்லாத்தையும் பாத்தோம்னா அது என்னவோ மேற்பரப்பு வெப்பநிலை மாறுபாடுன்னு சொன்னாங்க அது என்னா பண்ணுதாம் அழ்த்த மாறுபாடுகளில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போய்டுதாம் அந்த தாகத்தால தான் வந்து மழை பெய்ய வெண்டிய நேரத்துல வெயிலும் வெயில் அடிக்க வேண்டிய நெரத்துல மழையும் மாறி மாறி பெஞ்சுக்கிட்டு இருக்காம். இது என்னான்னு சொல்றது இது

ஆமாங்க ஆமாங்க நீங்களாவது வெயிலை கண்ணுல பாத்துட்டீங்க நாங்க கண்ணுல பாக்க முடியல வெறும் வானத்தை பாத்தா வெறும் மேக மூட்டமா தான் இருக்கு அப்பப்போ மழை வருது இல்லன்னா பனி வருது புள்ளைங்க எல்லாத்துக்கும் சளி புடிச்சி ஜன்னி வந்து தான் கிடக்குதுங்க போயி மாத்திரை கேட்டா அவனுங்க அவ்ளோ rate சொல்றாங்க இந்த time அவங்க வந்து சம்பாதிக்க முடியுமாம். என்ன க்ளாரா இதெல்லாம் ஞாயமா நீயே சொல்லேன்

என்ன ஒண்ணும் பண்ண முடியலங்க இதுங்களுக்கு மத்தியில எல்லாம் மழை பெய்யுதுங்க current வேற இல்ல. என் mobile charge வேற இல்ல. என்ன பண்ணுறது இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது தொடந்து ஒரு மா ப பத்து நாளா மழையா பெய்யுது கொஞ்சமாவது விட்டா தானே அடுத்த வேலையை பாக்க முடியும் வேலைக்கு போறதும் இல்ல வீட்டுலயே உக்காந்துக்கிட்டு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேட்டா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியலை இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு நீ சொல்லு ரோசா உங்க வீட்டுல எப்படி இருக்கு நான் இதுக்கப்பறம் என்னத்தனுங்க சொல்றது நம்ம மூணு பேரும் ஒண்ணா படிக்ககுள்ளையாவது நல்லபடியா இருந்துச்சு ஒரே இடத்துல படிச்சோம் அங்க ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நாம ப படிக்கக்குள்ள நம்ம பள்ளிகூடத்துல மழை வந்தா ஓடியாடி விளையாண்டுகிட்டு கிடப்போம் நமக்கு அதெல்லாம் ஒரு பொன்னானநேரம் மாதிரி இருந்துச்சு அந்த மழை பெய்யுறப்போ எல்லாம் இப்போ எல்லாம் அந்த மழையில நனைஞ்சாவே புள்ளைங்களுக்கு சளி ஜுரம்னு வந்துபோய்டுது அப்போ எல்லாம் மழையில நனைஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஆட்டம் போட்டுட்டு கிடந்தோம் வெயிலும் பாறாது மழையும் பாறாது அப்படிஇப்படின்னு விளையாண்டுட்டு கிடந்தோம் இப்போ பாத்தா இ இப்படியொரு மழையில ஒரு ஒரு தூரம் கூட போக முடியலை பசங்க ஜன்னி வந்துருச்சு சளி வந்துருச்சின்னு வந்து படுத்து கிடக்குதுங்க அதுங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி போடவே நமக்கு நம்ம தனியா சம்பாதிக்கணும் போலருக்கு நான் பேசாம

அப்படிதாங்க எனக்கும் இருக்குது என்ன பண்றது எல்லாம் தனி தனியா பிரிஞ்சு போய் இருக்கோம் அப்போ மழைன்னு சேதி கேட்டேலே நம்ம வந்து leave விடுவாங்க விடுமுறை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ ஏண்டா மழை வருது பனி வருதுன்னு இருக்குது எல்லாம் வர வேண்டிய நேரத்துல correct ஆ வந்தாவே நம்ம நாடு நல்லா தான் இருக்கும். எங்கங்க நம்ம சொன்னா கேக்குறாங்க

ரெண்டு வருஷமா வீட்டுக்குள்ளயே இருந்தோம் இப்போ மழை இதுல வேற corona ஓட தாக்கம் இன்னமும் இருக்குதாம் மழையில நனைஞ்சு சளிகிலி புடிச்சுதுன்னா அவங்களுக்கு திடீர்னு ஜுரம் வந்துச்சுன்னா அதை corona னு வேற சொல்லி பயமுறுத்துறாங்க இப்படி பாக்கும் போது ஒண்ணு ஒருத்த ஒண்ணொட ஒண்ணு வேற உக்காரம எல்லாம் பயந்துகிட்டு இருக்குது எப்படி இதுல வாழுறது எல்லாம் corona corona போது இருமல் தும்மல் வந்துக்சுன்னா corona என்ன பண்ணுறது

நான் என்னத்தங்கா சொல்றதுது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வானிலை தானுங்க. அது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த தொல்லை எல்லாம் வருமா. சரியா மழையும் பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெஞ்சுட்டு வெயில் அசிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிச்சுட்டு கிடந்துதுன்னா இந்த தொல்லை எல்லாம் நமக்கு இருக்குமா அந்தி எந்த நோயாவது எந்த எந்த நோய் வந்தாலும் பழங்காலத்துல எஅப்படி இருந்தாங்க இப்போ எல்லாம் ஒரு மழை அடிச்சாலே போதும் வூட்டு மூலையில வந்து உக்காந்துக்குறாங்க என்னன்னு கேட்டா மழை பெய்யுதாம் போ வெளில போனா ஜன்னி வச்சுருமாம் ஜுரம் வந்துருமாம் அது மட்டும் இல்லீங்க சேத்துப்புண் வந்துரும்னு சொல்லிட்டு வெளில போகவே பயப்புடுது என் வூட்டு பசங்க எல்லாம் என்னத்தனுங்க சொல்றது

அ அவன் உடம்பெல்லாம் புண்ணு வந்துருமாம் புண்ணு வந்துருமாம் கருத்துருமாம் இ இதெல்லாம் என்னத்த எங்கன்னு போய் சொல்லுறதுன்னு தெரியல வானிலை மாற்றத்தாலதானுங்க இவ்ளோவும் நம்ம வானிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமே இந்த polythene பையில இருந்து எல்லாத்தையும் எரிக்கிறது தானுங்க அதெல்லாம் சரியா பண்ணிருந்தாலே எதும் ஆகாமையாவது இருந்துருக்கும் நல்லா, இப்போ இதெல்லாம் சேந்து சரின்னு பாத்தா வானிலை மாற்றத்தால ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த நம்ம விவசாயிங்களா தான் இருக்காங்க போட்ட ஒரு ஒரு பருவத்துக்கும் ஒரு ஒரு நெல்லு வயல்னு போட்டு இப்போ அது எல்லாம் மாறிப்போயி கிடக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு கனிமொழி அது வேணும்னா உண்மை தானுங்க நீங்க வானிலை மாற்றத்தை குறை சொல்றீங்க நான் மனுஷ பயலுவல குறை சொல்றேன், நம்ம தானே இவ்வளவும் பண்ணது நம்மளால தான் இவ்வளவும் நடக்குது என்னத்த சொல்ல எல்லாரும் பசியும் பட்டினியுமா கிடக்க வேண்டியதா இருக்குது வேலைக்கு போக முடியல இங்க ரெண்டு பசங்க கிடக்குறானுங்க அவனுவ வெளிலயே போக மாட்டேங்குது குளுருதுன்றானுவ துணி காய போட முடியல ஒரு சட்டைய துவைக்க முடியல சட்டையெல்லாம் அம்புட்டு கிடக்குது எப்படி துவச்சு எப்படி காய போட போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல க்ளாரா அங்க மழை பெய்யுதே எப்படி நீங்க தாக்கு புடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதை பத்தி சொல்லுங்க ஏற்கனவே துவச்சு போட்ட துணியெல்லாம் comfort போட்டாலும் கன்றாவியா வாடை அடிக்குது எங்கருந்து இது நான் வேற அஹ் தாக்கு புடிக்குறது அதான் உக்காந்து இருக்குறோம் இன்னும் எங்கேயும் போகல படுக்குறது தூங்குறது

சூடு பண்ணி அதை குடிக்கவும் பயன்படுத்துறாங்க வேற என்ன பண்ண முடியும் current இல்லன்னா தண்ணி வராது motor போட current இங்க சுத்தமா இல்ல பத்து நாளா இப்படியே ஒரு நிலைமையா போயிட்டு இருக்கு bun, butter, jam உமா போயிட்டு இருக்குது வேற என்ன பண்றது என்ன சொல்றது gas வேற தீந்து போச்சு வீட்டுக்குள்ள சாமானுங்க ஒண்ணும் இல்ல ஜாமான் இருந்தா தானே ச சமைக்க முடியும் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உக்காந்துட்டு ஆளுக்கு ஒரு மூலையில ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு உக்காந்து கிடக்குது என்ன பண்றது நாலுபேரு இருக்க room ல நாலு பேருமே நாலு பக்கத்துல உக்காந்துருக்கோம் ஹம் இதை பத்தி என்ன நினையக்கிற ரோசா இதை பத்தி என்னன்னு தான் நினைக்குறது அது பேரு என்ன இங்க வெயில் தாநே அடிக்குது வெயில் அடிச்சா ஒரு side உ அஹ் சரி வெயில் அடிக்கி துணியை துவைப்போம்னு துவைச்சு போட்ட நேரத்துக்கு மழை அடிக்குது

என்னத்த்னுங்க சொல்றது இது night உ வேலையை முடிச்சுட்டு போயி தூங்குவோம்னு தூங்குனா எரியுது உடம்பெல்லாம் தூங்குறதுக்கு கூட இதா இருக்கு நம்ம ஊரு side எல்லாம் வெளியில வந்து படுத்துக்கிடந்தோம்னா ஜில்லு ஜில்லுன்னு காத்து அடிக்குமுல்ல கனிமொழி ஆமாங்க அது நேணும்னா உண்மை தான் என்னையும் இங்க கட்டி உட்டுப்புட்டாங்க வேற வழி இல்லாம நானும் என் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன பண்றது என்ன அப்போ ஒரு காலம் அப்போ எல்லாம் நல்லபடியா மழையும் பெஞ்சுச்சு வெயிலும் வந்துச்சு பனி வந்துச்சு வர்ற நேரத்துல இப்போ வெறும் பனியா தான் இருக்குது தண்ணிய தொறந்தா தண்ணி வரமாட்டேங்குது வெறும் ஐஸ் கட்டியா வருது எல்லா புள்ளைங்களும் என் புள்ளைங்க என்ன சொல்லுது குளிச்சா சுடு தண்ணியில தான் குளிப்பேன் இல்லன்னா குளிக்க மாட்டேன்னு படுத்து கிடக்குதுங்க என்னத்த சொல்றது ஒரே கஷ்டமா இருக்கு ஏன் க்ளாரா நீ எந்த இடத்துல கல்யாணம் பண்ணி போயிருக்க அஹ் எனக்கு எங்க கல்யாணம் ஆச்சு நான் கல்யாணம் எல்லாம் பண்ணல, நான் இருக்குறது வேலை பாக்குற இடத்துல இருக்குறேன் நீ வேற கனிமொழி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சரிதான் சரிதான்

எனக்கா எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் தெரியலைங்க ஆனா நீங்க சொன்னது சரி தானுங்க கனிமொழிக்கு கல்யாணம் ஆவாது ஆவாதுன்னு நினைச்சோம் ஆனா கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தையே பெத்துப்புட்டா என்னத்த சொல்லுதது எ இது இது இது இது என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல அவிங்க அவிங்க பசங்க நான் சொன்னது வந்து பசங்கன்னு சொன்னது வந்து என் நான் என் கூட வேலை பாக்குறவங்க கூட தான் தங்கியிருக்கேன் அவிங்க தான் அவிங்க அ அவிங்க எ எனக்கும் மேலங்க night ஆன உடம்பெல்லாம் எரியுது வெப்பத்த வெயிலாலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிடப்பாங்க இது இதுக்கு இல்லாம இப்போ வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு போன வருஷம் கூட இருந்துச்சா எனக்கு தெரியலங்க இந்த வருஷந்தான் இம்மா வெயில் அடிக்கி இம்மா வெயில் அடிக்கிதுன்னு எனக்கே இந்த ஊ இந்த ஊருக்கு பொழைக்க வந்தப்போ தானுங்க தெரியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதுங்க ஏ கனிமொழி நீ உன் பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்கிறியோ அது கொஞ்சம் கஷ்டம் தானுங்க எல்லாம் பொடுசு பொடுசா இருக்கதெல்லாம் வச்சுட்டு கஷ்டம் தான் அடிச்சி உக்கார வச்சிட வேண்டியது தான் என்னங்க பண்றது அதை விட்டு தள்ளுங்க நாம் பேச வந்ததை பேசுவோம் அவனுங்க கிடக்குறானுங்க இப்போ இப்போ பாரு மேகம் எல்லாம் ஒரே மூட்டமா இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல துணியை துவைக்கலாமா இல்ல அப்படியே வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்குறேன் அந்த அளவுக்கு கொடுமையா இருக்குங்க க்ளாரா உங்களுக்கு எப்படி நான் என்னங்க பண்ணுறது பாப்போம் இல்லன்னா துணியெல்லாம் துவைக்குறதா இல்ல எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ துவைக்க வேண்டியது தான் எல்லாம் சட்டையை போட்டு போட்டு கழட்டி வச்சுக்குடுதாங்க நானும் அதே தான் பண்ணணும்னு நினைக்குறேன்

அது கொஞ்சம் ஒரு அஹ் ரெண்டு வயசு நாலு வயசு தான் இருப்பானுங்க ரெண்டு பயலுவலும் அவனுங்க துணியா அதை என் மாமியார் துவச்சு போடு சரிங்க ரோசா நீங்க சொல்லுங்க சரி நான் என்னாத்தனுங்க பேசுறது எனக்கு என் தங்கச்சின்னு ஒருத்திய என் கூட கொண்டு வந்து வச்சுருக்கேன் அவ துணியெல்லாம் அவ துவச்சுக்குவா. என்னால